நலமாக உள்ளேன் சரி நாம இப்போ எதைப் பத்தி பே அதைப் பத்தி தான் பேச போறோம் சரி அஹ் இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்ல அவ்வளவு தூரம் வந்ததில்ல

அஹ் உம் ஏன் அதை இருக்கீங்க ஓகே

உம் ஆமா ஓகே சரி

உம் சோழர்கள் சோழர்களிலேயே ரொம்ப உம் அதிக படையை கொண்டது சோழ சாம்ராஜ்யம் தான் இதுல உங்களுக்கு எதாவது டவுட் எப்படி இவ்வளோ படைய பாதுகாத்துருப்பாங்க எப்படி அதை வழி நடத்தி இருப்பாங்க உனக்கு ஏதும் தெரியுமா நீ அந்த ஊரு தானே உனக்கு தெரியும்ல சொல்லு ஆமா ஆஹ் இருக்குறதிலேயே ரொம்ப பலம் வாய்ந்த சோழன் வந்துட்டு ஆதித்த கரிகாலன் ஆஹ் அவரோ ஆஹ் அவரோட ஆட்சிக்காலம் வந்துட்டு ஆயிரத்து அறுபத்து நாலுலருந்து ஆயிரத்தி ஆஹ் தொண்ணூத்தாறு வரைக்கும் இருந்துச்சு

ஆஹ் அவன் வந்து அவனை வந்துட்டு அவன் யாரோட பையன்னா அஹ் சுந்தர சோழன் சரி

அஹ் ராஷ்டிரகூட போர் அந்த மாதிரி காஞ்சிபுரம் போர் இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே தன் வசப்படுத்தி வச்சிருந்தான் ஆனால் அவங்க வந்துட்டு ஆனா ஆஹ் அஹ் ஆதித்த கரிகாலன் சோழனோட